அடுத்தது எலுமிச்சை புள்ளின்னு ஒண்ணு இருக்கு mam அது எதுக்கு அப்படின்னா இந்த உ நமக்கு தொண்டையில ஏதாச்சும் allergy அஹ் அது தொண்டைல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

வணக்கம் வேணு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாய் நீ இப்போது வணக்கம் தனா நா இப்போ தான் அஹ் சாப்பிட்டு முடித்துவிட்டு உக்காந்து கொண்டு இருக்கிறேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்கற தனா நான் இப்போ தான் சாப்பிடலாம்ன்னு என்று நினைத்தேன் சேரி அதற்கு முன்பு உன்னிடம் பேசலாம் என்று நினைத்தேன் அதான் வந்தேன் அதில் வந்து முக்கியமாக என்ன வென்றால் விவசாயம் இல்லை என்றால் நாம் யாவுமே யாருமே இல்லை இல்லையா